யூசர் லோகின் டியூட்டோரியல் இல் மூன்றாம் பகுதிக்கு நல்வரவு
இங்கே உருவாக்குவது ஒரு செஷன்
இதில் யூசர் ஒரு பேஜ் இல் நுழைந்து லாக் இன் ஆகி இருக்கும் வரை அதிலேயே இருக்கலாம்
எந்த செஷன் ஐயும் ஆரம்பிக்க ஸ்டார்ட் செஷன் பங்ஷன் தேவை
அது ஸ்டார்ட் செஷன் ஆ அல்லது செஷன் ஸ்டார்ட் ஆ
சோதித்து பார்த்துவிடலாம்
சரி எர்ரர்
ஆகவே அது செஷன் ஸ்டார்ட் ஆக இருக்க வேண்டும்
மன்னிக்கவும் கொஞ்சம் குழம்பி விட்டேன்
செஷன் ஸ்டார்ட் சரியா
ஆகவே ரிஃப்ரெஷ் ரிசெண்ட் மற்றும்Youre இன்
செஷன் ஐ துவக்கியாயிற்று
ஒரு செஷன் வேரியபிள் ஐ சேர்க்கலாம்
ஆகவே யூரே இன்
இதன் பின் சொல்வது கிளிக் ஹெரே டோ enter தே செக்ரெட்

இல்லை தே மெம்பர் பேஜ்
மற்றும் இது மெம்பர் டாட் பிஎச்பி என்னும் பக்கத்துக்கு லிங்க் ஆகும்
மீண்டும் பார்க்க
சரியான டேட்டா வை அனுப்பும் வரை நாம் சொல்வது கிளிக் ஹெரே டோ enter தே மெம்பர் பேஜ்
அதை நாம் இன்னும் உருவாக்கவில்லை
நினைவூட்டுகிறேன் இங்கே நம் செஷன் ஸ்டார்ட் ஐ உருவாக்கினோம்
அது மிக முக்கியம்
ஒரு செஷன் ஐ உருவாக்கப்போகிறோம்
அதற்கு துவங்கி இங்கே டாலர் சிக்ன் அண்டர்ஸ்கோர் செஷன் என டைப் செய்யலாம்
பின் பிராக்கெட்ஸ் இல் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் இல் செஷன் நேம் ஐத்தரலாம்
நான் அழைப்பது யூசர்நேம் மற்றும் அது எக்குவல் டோ நம் யூசர்நேம்
இப்படி சொல்லலாமா
டிபியூசர்நேம் ஏனெனில் டேட்டாபேஸ் இலிருந்து நேரடி வால்யூ
செஷன் செட் ஆகிவிட்டது
யூசர் ப்ரவ்சர் இல் இருக்கும் வரை இது செஷன் ஆக அமைக்கப்படும்
ப்ரவ்சர் என்றால் நாம் நம் அமர்வை எச்சோ ஆட் செய்த பக்கமில்லை
பயனரின் ப்ரௌசர்
இதை நிரூபிக்க ஒரு புதிய பேஜ் ஐ உருவாக்குகிறேன்
அது மெம்பர் டாட் பிஎச்பி பேஜ்
ஆகவே மெம்பர் டாட் பிஎச்பி என சேமிக்கிறேன்
இங்கே சொல்வது எச்சோ மற்றும் எச்சோ செய்வது யூசர்நேம் செஷன் சரியா
முதலில் வெல்கம் என கான்கேட்னேட் செய்கிறேன்
கடைசியில் இன்னும் உணர்ச்சி கூட்ட உணர்ச்சி குறி இடுவேன்
லாக் இன் ஆகி உள்ளவரை இது இந்த கமாண்ட் ஐ இயக்க வேண்டும்
இது நம் ப்ரவ்சர் இல் நாம் உருவாக்கும் எந்த பக்கத்துக்கும் செஷன் ஐ நம் யூசர்நேம் க்கு அமைக்கும்
இங்கே வேறு எந்த பக்கம் வந்தாலும் இந்த கோடு ஐ செட் செய்ய பயன்படுத்தினால் அது வேலை செய்யும்
ஆனால் இந்த பங்ஷன் இதனுள் இங்கே இருக்க வேண்டும்
ஆகவே செஷன் ஸ்டார்ட் நீங்கள் அழைக்கும் ஒவ்வொரு பக்கத்திலும் அல்லது துவக்கும் ஒவ்வொரு செஷன் இலும் இருக்க வேண்டும்
நாம் ரெஸ்டார்ட் செய்வோம்
மெயின் பேஜ் க்குப்போகலாம்
நான் விவரங்கள் அலெக்ஸ் மற்றும்abc உடன் லோகின் செய்கிறேன்
லாக் இன் ஐ சொடுக்கலாம்
யூரே இன்
கிளிக் ஹெரே டோ enter தே மெம்பர் பேஜ்
இப்போது எர்ரர் ஏதும் இல்லை என்பதைக் காணலாம்
என் செஷன் வெற்றிகரமாக துவங்கியது
இங்கே சொடுக்க கிடைப்பது வெல்கம்
என்ன ஆயிற்று என்று பார்க்கலாம்
பின்னால் போய் என்ன தவறு செய்தேன் என்று பார்க்கலாம்
இது யூசர்நேம் என்று இருக்க வேண்டும்
இங்கே எதையும் ஒப்பிடவில்லை
ஆனால் இரு சமக்குறிகளை இங்கே இட்டிருக்கிறேன்
இது தவறாக இருக்கலாம்
இப்போது இது வேலை செய்யும்
திரும்பி நம் இண்டெக்ஸ் பேஜ் க்குப்போய் லாக் இன் செய்வோம்
முன் செய்தது போல
லோகின் சரி யூரே இன்
கிளிக் ஹெரே டோ enter தே மெம்பர் பேஜ்
இங்கே சொடுக்க வெல்கம் அலெக்ஸ்
இப்போது லோகின் பேஜ் க்குத்திரும்புகிறேன்
பலரும் இப்போது எல்லா டேட்டா வும் காணாமல் போய் விட்டது என்று நினைக்கலாம்
நான் மெம்பர் பேஜ் அதாவது மெம்பர் டாட் பிஎச்பி க்குப்போய் enter ஐ அழுத்த அது இன்னும் அலெக்ஸ் என்கிறது
மேலும் சில மறு துவக்கங்களில் ப்ரவ்சர் ஐ மூடி பின் ரியோப்பன் செய்தால் நான் செல்வது லோக்கல் ஹோஸ்ட் பிஎச்பி அக்காடமி உம் பின் என் பக்கமான லோகின் செஷன் மற்றும் என் மெம்பர் பேஜ்
ஆகவே நான் இன்னும் லாக் இன் ஆகி இருக்கிறேன்
ஆகவே யூசர் லாக் இன் ஆகி இருக்கிறார்
ப்ரவ்சர் ஐ மூடினாலும் மீண்டும் வரும்போது நான் லாக் இன் ஆகி இருக்கிறேன்
இது போன்ற லாக் இன் ஐ செய்தால் இது மிகவும் பயனாகும் பங்ஷன்
நிறைய வெப்சைட் கள் இப்படி செய்கின்றன
ஆனால் இப்போது லாக் ஆட் பேஜ் ஐ உருவாக்க விரும்புகிறேன்
லாக் ஆட் செய்ய தேவையானது ஒரு தனிப்பக்கத்தை உருவாக்கி லாகவுட் டாட் பிஎச்பி என சேமிக்க வேண்டும்
மேலும் நம் செஷன் ஐ இங்கே முடிக்க வேண்டும்
செஷன் ஐ அழிக்கும் முன் அதை துவக்க வேண்டும்
ஆகவே டைப் செய்வது இங்கே செஷன் ஸ்டார்ட்
முதலில் அதை உறுதிசெய்யலாம்
மேலும் சொல்வது செஷன் டெஸ்ட்ராய்
மன்னிக்கவும் செஸ்ட்ராய் இல்லை டெஸ்ட்ராய்
இந்த பேஜ் ஐ இயக்க இங்கே நம் செஷன் முடிவுக்கு வரும்
இங்கே நட்புடன் ஒரு எர்ரர் மெசேஜ் ஐ காட்டலாம் யூவ் பீன் லாக்ட் ஆட்
கிளிக் ஹெரே டோ ரிட்டர்ன்
இதற்கு ஒரு லிங்க்
நம் இண்டெக்ஸ் டாட் பிஎச்பி பேஜ் க்குத்திரும்ப
இப்போது மீண்டும் சோதிக்கலாம்
உதாரணமாக
இங்கே ஒரு பிரேக் இடலாம்
இங்கே லாக் ஆட் செய்ய ஒரு லிங்க்
இப்படி யூசர் க்கு நம் லாகவுட் டாட் பிஎச்பி பேஜ் க்கு லிங்க் தருவது மிக முக்கியம்
இல்லையானால் லாகவுட் செய்ய அவர் திணறுவார்
இதை ரிஃப்ரெஷ் செய்ய லாக் ஆட் லிங்க் உருவாகிறது
இதை சொடுக்க கிடைப்பது யூவ் பீன் லாக்ட் ஆட்
கிளிக் ஹெரே டோ ரிட்டர்ன்
லாக் ஆட் ஆகிவிட்டோம் என்று கொள்கிறேன்
நம் மெம்பர் பேஜ் டாட் பிஎச்பி க்கு திரும்ப
இங்கே வேரியபிள் ஏதும் இல்லை
இப்போது யூசர்ஸ் இந்த பேஜ் ஐ பார்க்கக்கூடாது
ஏனெனில் அவர்கள் இப்போது லாக் இன் ஆகவில்லை
ஆகவே இங்கே சொல்வது செஷன் ஸ்டார்ட் பின் ஐஎஃப் செஷன் மற்றும் செஷன் நேம் அது இங்கே யூசர்நேம்
அடுத்து என் டேட்டா ஐ எச்சோ ஆட் செய்வேன்
வெல்கம் எல்சே சொல்வது டை
நானில்லை என் பேஜ் முடிய வேண்டும்
ஆகவே சொல்வது யூ மஸ்ட் பே லாக்ட் இன்
சொல்வது இந்த செஷன் இருப்பில் இருந்தால் அல்லது சரியான யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட் உடன் உருவாகி இருந்தால் நம் வரவேற்பு செய்தி வெல்கம் ஐ எச்சோ ஆட் செய்க
அல்லது பேஜ் ஐ நீக்கு மற்றும் சொல்வது யூ மஸ்ட் பே லாக்ட் இன்
ஆகவே இந்த டியூட்டோரியல் இல் அவ்வளவுதான்
சுருங்கச்சொல்ல
நான் லாக் இன் ஆகவில்லை
ஆகவே லோகின் செய்வேன்
உள்ளே போய்விட்டேன்
இது என் மெம்பர் பேஜ்
லாக் ஆட் செய்ய முடியும்
இங்கே திரும்புகிறேன்
மெம்பர் டாட் பிஎச்பி ஐ உருவாக்கிவிட்டதால் Enter ஐ அழுத்தலாம்
அது காட்டுவது யூ மஸ்ட் பே லாக்ட் இன்
000816 000621 ஆகவே உதாரணமாக லாக் இன் செய்வேன்
ஆனால் செல்வதற்கு இதை சொடுக்க மாட்டேன்
வெறுமனே பார்வார்ட் செய்து மெம்பர் டாட் பிஎச்பி க்கு செல்வேன்
மெசேஜ் உருவாக்கப்பட்டது
அணுக அனுமதியும் இருக்கிறது
சரி இப்போதைக்கு அவ்வளவுதான்
இது இந்த டியூட்டோரியல் இன் கடைசி பகுதி
இதில் சந்தேகங்கள் இருந்தால் தெளிவாக்க சித்தமாக இருக்கிறேன்
தமிழாக்கம் கடலூர் திவா
குரல்கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா